அங்க ஒரு ரேடியோ பாக்ஸ் ஒன்னு இருக்கு அடுத்து கிரில் எல்லா இருக்--

இங்க ஒரு கட இருக்கு இங்க நறைய ஜூஸ் எல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

அதுல பச்சை கலர் ஸ்டூல் ஒன்னு கெடக்குது.

அடுத்து இங்கே ஒரு டென்ட் போட்டு இருக்காங்க.

சர்ச்சுல ரெண்டு பேர் ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஆளு வந்து ப்ளூ ஷர்ட் வைட் பேண்டும் போட்டுருக்காங்க.

இன்னியொரு லேடி அங்க பொருட்கள் பாத்துட்ருக்காங்க.

ஃப்ரெண்ட்ல ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.

இது ஒரு பாலம் பாலம் தெரியுதுல.

மேல நாலு துணி தொங்க போட்டிருக்காங்க கீழ ஒன்னு தொங்க போட்டிருக்காங்க.

மேல ஷெட்டு போட்டுருக்காங்க பக்கத்துல ஒரு லாரி நிக்குது.

அடுத்த இந்த செட்டில கீழே ஒரு கார் நிக்கி பிளாக் கார் .

ஹோட்டல்ல ஒரு ஆளு உட்காந்து டி_வி பார்த்துட்டு இருக்காரு.

அவரு நியூஸ் பாத்துட்ருக்காரு.

ஒரு ஆள் கால் மடக்கி போட்டு இருக்கு எல்லாரு ஃபேஸ் பில்லரா தெரியுது.